entertainment அதாவது பொழுதுபோக்குக்கான இன்னொரு அஹ் களத்துல இன்னொரு படத்தை பத்தியே பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் இந்த படமும் மிகவும் எதிர்பார்க்கிற ஒரு படம்தான் அடுத்து வரப்போற ஒரு படம்தான் ஆனா எந்த தேதியில வரப்போகுது அப்படிங்கறதுல தெளிவு இல்ல இந்தப் படம் வந்து தீபாவளிக்கு வருதுன்னு சொல்றாங்க சில ப சில பேரு அஹ் ஆகஸ்ட் மாசமே வரலாம் அப்படின்னும் சொல்றாங்க அப்புறம் யாரும் இல்ல ஜெய்லர் தான் ஆஹ் superstar ரஜினிகாந்த் நடிக்கிறாரு இந்த படத்தை இயக்குறது நெல்சன் இய இயக்குறாரு இந்த படத்தோட தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் ஆஹ் சன் பிக்ச்சர்ஸ் தான் இந்த படத்த வந்து தயாரிக்கிறாங்க இந்த படத்துல மிகவும் பெரிய பெரிய நடிகர் எல்லாம் நடிக்கிறாங்க ஆஹ் சிவராஜ் குமார், தமன்னா, ரம்யா கிருஷ்ணன் அஹ் தெலுங்கு சினிமால இருந்து சுனில் நடிக்கிறாரு அஹ் bollywood ல இருந்து ஜாக்கி சார்ப் நடிக்கிறாரு வசந்த் ரவி நடிக்கிறாரு கடைசியா அவர் நடிச்ச படங்கள் எல்லாம் பேசப்பட்டவையா இருந்துச்சு அஹ் இந்த படத்துல வந்து இ இதுதான் முக்கியமான எதிர்பார்ப்ப தூண்டுற விஷயமாவும் இருக்கு இப்போ ரஜினியாவும் இருக்கட்டும் நெல்சனாவும் இருக்கட்டும் இவுங்க இரண்டு பேருமே கடைசியா எடுத்த இரண்டு படமும் ஆஹ் தோல்விதான் சந்திச்சிருக்கு இப்போ முக்கியமா ரஜினிய பத்தி நாம முதல்ல பார்த்திருவோம் ரஜினியோட கடைசி படமான அண்ணாத்த வந்து மிகவும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு அதுக்கு காரணமா எது சொல்லலாம்னா ரெண்டு விஷயங்கள சொல்லலாம் படத்துல வந்து புதுசா எந்த விஷயமும் ஆஹ் எதையும் முயற்சி பண்ணவே இல்ல படத்தை இயக்குன சிவாவுடைய முந்தைய படங்களான விஸ்வாசம், வீரம், வேதாளம் இந்த மாதிரி படங்கள்ல இருந்து நிறைய காட்சிகள வந்து எடுத்து அத கோர்வையாக்கி அத வந்து அந்த படமா வெளிய வந்துச்சு அப்படின்னுதான் சொல்லணும் பத்தாததுக்கு அந்த படத்துல உருவாக்குன அந்த ஆஹ் அந்த உணர்வுகள் வந்து ஆஹ் யாருகிட்டயுமே என்ன சொல்லலாம் ரொம்பவும் ஆஹ் அஹ் force ஆதான் வந்தது கடைசியில அது வந்து என்ன சொல்லலாம்னா இப்ப இயற்கையா சில பேருக்கு வந்து ஒருத்தர் மேல வந்து ஒரு பாசம் வருது ஒருத்தர் மேல கோபம் வருது ஒருத்தர் மேல ஏமாற்றம் வருது அப்படிங்கறது வந்து எப்பவுமே இயற்கையா சில விஷயங்கள் வந்து நடக்கும் but அந்த ப அந்த படத்துல வந்து அத ரொம்ப செயற்கையா காமிச்சிருந்தாங்க அப்படிங்கறது ரொம்பவே மனசுக்கு வந்து ரொம்பவே உறுத்தலா இருந்தது படத்துடைய முதல் காட்சியில இருந்து படத்துடைய கடைசி காட்சி வரைக்கும் அதுதான் மிகவும் உறுதுலாவே இருந்தது அஹ் கதாபாத்திரங்கள் வந்து அங்க நம்ம முன்னாடி அழுவுறாங்க ஆனா நாம அத கைகொட்டி சிரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த படத்துடைய அஹ் எழுத்து அப்படித்தான் இருந்தது அஹ் நிச்சயமாக சிவா அதுல வந்து கோட்ட விட்டுட்டாருன்னுதான் சொல்லணும் ஆனா ரஜினி அந்த படத்தை மிகவும் நம்பி இருந்தாரு அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுது ரஜினி வந்து தொடர்ந்து அந்த படத்துக்கு இப்ப இது பண்ற விளம்பரம் வந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஆஹ் எப்பவுமே அவரு ஒரு பெரிய super star ஆ இருக்கேன் அப்படிங்கறதுக்காக அவர் எப்பவுமே இந்த மாதிரி அந்த தன்னுடைய படங்களுக்கான விளம்பரம் வந்து அவராதான் இருப்பாரே தவிர அந்த படத்துக்கான விளம்பரம் வந்து அவரா போய் எங்கேயுமே தேடி போய் பாத்திருக்கவே மாட்டாரு அவரே போயிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு என் படத்த பார்க்க வாங்க என் படத்த பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற ஒரு ஆளா எப்பவுமே ரஜினி வந்து அறியப்பட்டது இல்ல இந்த படத்துக்கு ஆஹ் இந்த படத்தை வந்து கலாநிதிமாறன் பாத்துட்டு அவர் கை விரிச்சிட்டாருன்னுதான் சொல்லணும் ஏன்னா அந்த படத்துக்கு வந்து அந்த அளவுக்கு விளம்பரம் இல்ல அந்த அளவுக்கு ஆடம்பரமா எந்த ஒரு செலவுகளும் இல்ல படம் பாட்டுக்கு வந்தது பாத்தா போ போதாதா குறைக்கு அந்த படம் வந்த

தன்னுடைய கடைசி படமான பீஸ்ட்ல விஜய் இயக்கியிருப்பாரு விஜய் அஹ் அந்த படமும் கடுமையான விமர்சனத்துக்கு விமர்சனத்துக்குள்ளாச்சு விஜய் ரசிகர்களாலயே அந்த படத்தை வந்து பார்க்கவே முடியல அப்படிங்கிறதுதான் மிகவும் சோகமான ஒரு விஷயம் அஹ் விஜய் ஆஹ் இயக்குறதுக்கு முன்னாடி நெல்சன் சிவகார்த்திகேயனை இயக்கியிருப்பாரு டாக்டர் படத்துல அந்த படம் மிகவும் அதிரி புதிரியான வெற்றிதான் அஹ் விஜய் வச்சு அடுத்த படம் எடுக்கப் போறார் நெல்சன் அப்படீங்கிறதுக்காக அது தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் படத்த முன்னாடியே விஜய் ரசிகர்கள் வந்து கொண்டாடுறதையும் நம்ம பாத்துட்டுதான் இருந்தோம் அதுவரைக்குமே சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் கொஞ்சம் அஹ் சண்டையும் எதிரும் புதிருமாதான் இருக்காங்க காரணம் என்னன்னா சிவகார்த்திகேயன்தான் அடுத்த விஜய் ஆகப்போறாரு விஜய்தான் அடுத்த superstar ஆகப்போறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டு இருந்த காரணமா யாருமே இது அஹ் விஜயும் சிவகார்த்திகேயனும் கொஞ்சம் அந்த ரசிகர்களுக்குள்ள அந்த ஒரு முட்டுதல் மோதுதல் இருக் இருக்கத்தான் செய்யுது இன்ன வரைக்குமே

அப்படியே நேர்மாறா இருந்த காரணத்தினால அதே ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே பாக்காம விமர்சனம் போட்டு தாக்கி வறுத்து எடுத்துட்டாங்க ஆஹ் சமூக வலைதளத்திலும் சரி எங்கேயுமே சரி இப்ப நெல்சனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாதான் இத நம்ம பாக்கணும் இப்போ விஜய வச்சு அந்த எடுத்தாரு அந்த படம் வந்து பெருசா போகல சரி இப்போ அடுத்த படத்துக்காக அவர் வந்து பயங்கரமா மெனக்காடுறாரு அப்படிங்கிறது தெரியுது ஆஹ் இப் ஆஹ் அது அது அந்த காரணமாதான் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மண் நேரம் மூணு மணி நேரம் தான் தூங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் எல்லாம் வெளிய வந்துகிட்டு இருக்கு அவருடைய அஹ் கதாபாத்திரங்களுக்கான அந்த நடிகர் நடிகை தேர்வுகளும் பார்க்கும் போது ரொம்ப விசித்திரமா இருக்கு அது ஏன் அப்படீன்னு பார்த்தோம்னா இப்ப ஒவ்வொரு அஹ் துறையிலும் இருக்கிற ஒவ்வொரு மொழியிலும் நடிக்கிற மிக முக்கியமான ஆட்களை மட்டும்தான் இவர் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காரு இப்ப அது நல்லாவே தெரியுது சுனிலா இருக்கட்டும் ஜாக்கி இருக்கட்டும் சிவகுமாரா இருக்கட்டும் மோகன்லால் இருக்கட்டும் அஹ் இவுங்க எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க அப்படிங்கிறதே மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமாதான் இருக்கு காரணம் என்னன்னா விக்ரம் படத்துடைய வெற்றி இந்த படத்தை மிகவும் பாதி பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஆனா விக்ரம் படம் ஆஹ் அஹ் அந்த படத்துடைய வெற்றிய பார்த்த ரஜினி வந்து ஒருவேளை யோசிச்சிருக்கலாம் இப்ப நாம வந்து எப்பவுமே நம்மளை நம்பியேதான் ஒரு படத்தை வந்து கொண்டு போயிருக்கோம் நாம கண்டிப்பா நிச்சயமா இதுக்கு அப்புறம் மத்தவங்களையும் நாம வந்து கூட்டிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரஜினி நிச்சயமா யோசிச்சிருந்திருக்கணும் ரஜினி யோசிக்காம இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா இத்தனை பேர் இந்த படத்துல வந்து ஆஹ் அஹ் இணைஞ்சிருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவர் எப்பவுமே தன்னை நம்பியேதான் அவர் எப்பவுமே இந்த வியாபாரம் பண்றது ஏன்னா அவர் இன்ன வரைக்குமே தமிழ் சினிமாவுல வந்து அவர் மிகவும் அசைக்க முடியாத ஒரு இடத்துலதான் அவர் இன்னுமே இருக்காரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு இருந்தாலும் இந்த படத்துல இப்ப விக்ரம் படத்துல அவர் பாத்திருக்கலாம் இந்த மாரி கமலஹாசன் நடிச்சிருக்காரு பஃஹத் நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு அனிருத் வந்து இசையமைச்சிருக்காரு லோகேஷ் அந்த படத்தை இயக்கியிருக்காரு

சண்டை படமாதான் அமையும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அந்த படத்துடைய poster ஆகட்டும் அந்த படத்துல வந்து இதுக்கு இப்ப கடைசியா வந்த முத்துவேல் பாண்டியன் பத்தின ஒரு சின்ன ஒரு துணுக்கு சின்ன ஒரு முன்னோட்டமா இருக்கட்டும் அது எல்லாத்துலயும்

இப்ப இந்த படத்துல வந்து இவ்வளவு அதிரடி காட்சிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதுவும் அருவா கத்தி சண்டை இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்றதுனால இந்த படத்துக்கு அதுவும் எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யுது ரம்யா கிருஷ்ணன் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்த படையப்பா படத்துலதான் ரஜினியோட கடைசியா சேர்ந்தாங்க one அந்த ஒரு படத்துல மட்டும்தான் அவுங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுதான் எனக்கும் ஞாபகத்துல இருக்கு பாபா படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல தோன்றி இருப்பாங்க மத்த அதத்தவிர வேற எந்த படத்துலயும் அவுங்க நடிச்சிருக்க மாட்டாங்க இரண்டு பேர் சேர்ந்து ரஜினி எப்பவுமே சொல்றது என்னுடைய நீலாம்பரி மாதிரி ஒரு கதாபாத்திரம் வந்து எனக்கு ஒரு சரிசமமா நின்னு எ எந்த கதா கதாபாத்திரமும் நிக்கல நீலாம்பரி மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரஜினி வந்து நிறைய இடத்துல வந்து குறிப்பிட்டு இருக்காரு இப்போ அதே மாதிரி நீலாம்பரியும் படையப்பாவும் மோதுவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் நிச்சயமா இல்லாம இல்ல அனிருத் அனிருத் இசையில எல்லா பாடல்களும் எல்லா படங்களும் அஹ் படங்கள் சரியா போகலைன்னாலும் அவருடைய பாடல்கள் வந்து நிச்சயமா பேசப்படுது அஹ் ஏ ஏ ஆர் ரஹ்மானுக்கு அடுத்து இப்ப அனிருத்துதான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இருக்கவே முடியாது எப்பவுமே ஒரு ஒரு கால கட்டத்துல ஒரு மிகப் பெரிய ஒரு அந்தஸ்துல யாருமே வருவாங்க ஒவ்வொரு துறையிலுமே இப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா அது அனிருத் தான் அப்படிங்கறத நாம தெள்ளத் தெளிவா சொல்லிட முடியும் கடைசியா எந்த படத்திலயும் அவர் வந்து எந்த ஒரு நடிகருக்குமே அவர் வந்து இவருக்கு கூடுதலோ இவருக்கு குறைச்சலாகவோ இவருக்கு வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அந்த இசையை வந்து அமைக்கிறாரு நிச்சயமா இப்ப எந்த ஒரு படமும் இல்லாத அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு ரஜினிக்கு கடைசியா தர்பாரும் இப்ப ஓடல அண்ணாத்தையும் ஓடல நெல்சனுக்கு வந்து

இதுக்கு அப்புறமும் அவரு எல்லாருமே எதுக்கு இன்னும் அவரு இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காரு பாடிட்டு இருக்காரு அவருடைய வயசுல ஒரு நாலுல ஒரு பங்குல இருக்குற ஒரு பெண்ணோடதான் அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சில தரக்குறைவான விஷயங்கள்லாம் தெரிஞ்ச போதும் ரஜினி இன்ன வரைக்குமே தன்னுடைய அர்ப்பணிப்பு தன்னுடைய தொழில் பக்தி அப்படிங்கிறது நிச்சயமா இதுல காமிக்கலாம் அஹ் நிச்சயமா இத தெரிஞ்சுக்கனும் இத்தனை வயசு ஆயிப்போச்சு அப்படிங்கிறத நம்ம பாக்கவும் செய்யறோம் இன்ன வரைக்குமே அவரு கதாநாயகனா நடிக்கிறாரு ஒரு சண்டைக் காட்சி அதிரடி கதாநாயகனா நடிக்கிறாரு இன்ன வரைக்குமே இதெல்லாம் பார்க்கும் போது ரஜினிக்கு நிச்சயமா இது வந்து ஒரு விஷப்பரீட்சைதான் இந்த time இந்த நேரத்துல இத எப்படி அவர் வந்து எதிர்கொண்டு வரப் போறாரு இவுங்க ரெண்டு பேருமே ரஜினி மட்டும் இல்ல